அங்குட்டு எல்லா பைக்ல போயிட்ருக்காங்க ஒரு பஸ் ஒன்னு போவுது.

பெரிய மாடி ரெண்டு ஆளுங்க உக்கான்ட்ருக்காங்க.

ஒரு போன் கம்பெனி விவோ .

அ இங்கிட்டு கீழியு மேலயு போன்னு . கீழியு போன்னு இங்கியு போன்னு .

இங்க ஒரு நெறைய கடைகள் அங்க ஒரு பொம்மருக்கு பிங்க் கலர் ஷால்வ ஒன்ருக்கு.

இங்க பாற இருக்கு இந்த பாற சந்துல ரெண்டு பையனு ஒரு புள்ளயு இருக்காங்க.

நெறைய ரெண்டு பேர் நின்ட்ருக்காங்க சிமெண்ட்டு போட்டுட்ருக்காங்க கல்லெல்லா இருக்கங்க.

ம் ப்ளூ கலர்ல வீடுருக்கு ப்ளூ கலர் ஒரு ஷெட்டு மாரி.

ப்ளூ கலர் ட்ரே ரெண்டு ஃபிரிட்ஜி .

சாமி இங்க டைல்ஸ்ல இருக்க பாக்ஸ் பாக்ஸா .

இந்த சாமி கிட்ட வேல் இருக்கு சாமி இருக்கு.

ஒரு டவுன் பஸ் ஒன்னு நிக்கிது.

இங்க சேர் சேர்லா போட்டிருக்காங்க சேர்ல நெறைய பேர் ஒக்காண்ட்டுருக்காங்க.

ஒரு தூண்ருக்கு தூண் மேல ஒரு கம்ப்யூட்ரு .

பிளாக் கலர்ல்ட்ருக்கு மேல சில்வர் கலர்ல ஒன்னு போட்ருக்காங்க பேப்பராட்டோ .

இங்க பாற வழுக்குற மாரி இருக்கு.

பில்லு எல்லா இருக்கு ரொம்ப பில்லு.

அடத்துக்குள்ள ஒரு மீன்லா இருக்கு திட்டு திட்டா வெச்சிருக்காங்க ஸ்டெப்புவட்டு .

இது ஒரு மெயின் ரோடு .

பச்ச கலர்ல ஒரு மரோ இருக்கு ஒரு தகர ஷெட்டு ஒன்னுருக்கு.

அங்க ஒரு பெட் இருக்கு இங்க ஒரு ரெண்டு பில்லோ இருக்கு.

இந்த வீட்ல அ ரெண்டு ஜன்னல் இருக்கு.

ஒரு கல்லுல ஒரு செவுரு அதுக்கும் கீழ புளூ கலர் மேல--

இது ஃபுல்லா இது கோல்டன் கலர் ருக்கு.

உள்ள ரெட் கலர்ல ஒயிட்ட் கலர்ல சில்வர் கலர்ல சோஃபா குடுத்துருக்காங்க.

இங்கிட்ல அங்கிட்லா நறைய பாக்ஸ் இருக்கு.

இது எலுமிச்சபலோலா விக்குறாங்க அங்க பூவு எல்லா விக்கிறாங்க.

மரோ ஒன்ருக்கு கீழ வண்டிலா இருக்கு.

இங்க ஒரு தொட்டி மாரி சின்னதா கட்டிவச்சிருக்காங்க பில்லு மேல.

இங்க மஞ்ச கலர்ல பழமுதிர் சோலைனு போட்ருக்காங்க இது குன்னூர்லருக்கு.

இங்கிட்டு ஒரு பிரவுன் கலர் வீடுருக்கு.

அதுக்குள்ளையே மரோல்லா இருக்கு வேலி எல்லா போட்ருக்காங்க அங்க ரெட் கலர்ல ரெட் கலர்ல கம்பிங்கல்லா இருக்கு.

பேக்கரில ஒரு ரெண்டு பேரு எடுத்து குடுக்குறாங்க. இங்க டீ எல்லா டீ குடிக்கறாங்க.

ஒரு ஹெல்மெட் ஒன்னு தெரியிது அது ஷேர் ஆட்டோ நிக்கிது.

அ மரோ ஒன்றுருக்கு பெரிய கட ஒன்னு.

இதுல மேகமூட்டோ கொஞ்சோ இதா இருக்கு.

இதுல நெறையா பேர் டீ குடிச்சிட்ருக்காங்க.

பட்டு ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்னு எஸ்டேட் நல்லா நல்ல எஸ்டேட் நல்லா வீடெல்லாம் இருக்கு.

அங்குட்டு ஒரு டேங்க் மாரி ஒன்னுருக்கு.

இங்கிட்டு ஒரு இங்க ஒரு கிரவுண்ட்டு அங்க ஒரு கிரவுண்ட்டு மாரி ரெண்டு கிரவுண்ட்டு .

கொஞ்சோண்டு நென் நெல்லிக்கா இருக்கு கீழ தர்ப்பூசணி இருக்கு.